மேல வந்து நெறைய பேர் வொர்க் பண்ணிட்ருக்க மாரி தெரியிது.

இந்த கார் பார்க்கிங் ஏரியால நெறைய கார்ஸ் பார்க் பண்ணிருக்காங்க.

இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் .

சுத்தியு நெறைய செடிங்கருக்கு மழ பேஞ்சுட்டுருக்கு.

இந்த வீட்டுக்குள்ள போகறதுக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் கலர் கேட் போட்ருக்காங்க.

இத சுத்தி நறைய செடிங்களோ இருக்கு.

முன்னாடி ஒரு ஒய்ட் கலர் கார் போயிட்ருக்கு. பின்னாடி ஒரு லாரி போயிட்ருக்கு.

இதுக்கு முன்னாடி நெறையா தொட்டிய வந்து தொட்டில வந்து பிளான்ட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க.

ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக மூணு பேர் உக்காந்து பேசிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்ருக்காங்க.

பைய கால்ல ரெண்டு கால்யுமே அடி ஆயிருக்கு.

இதுல வந்து நெறையா வீரர்களோட போட்டோ படங்களல்லா இருக்கு.

அந்த பார்க்ல ஒரு ரெண்டு மூணு கொழந்தைங்க அந்த செல மேல ஏறி விளையாடிட்ருக்காங்க அதுலருந்து தண்ணி வருது.

இத சுத்தி நறைய செடிங்க மரங்கலெல்லாருக்கு.

இதுல வந்து காமனா எல்லாமே கெடைக்கு ஆயிலு அதுகப்றோ சாக்லேட்ஸ் அதுகப்றோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லா நெறைய கெடைக்கு.

செவர் எல்லாமே எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

இந்த கார் நால் அ மூண் சைடு டோரு ஓபன்ல இருக்கு.

இது ஒரு கிராமத்து ஏரியா மாதிரி தெரியிது.

ஒரு பைக் பார்க் பண்ணிருக்காங்க பிளஸ் பெரிய கேட் ஒன்னிருக்கு.